இந்த சர்சுல ஃபங்க்ஷன் நடக்குறதுனால சர்ச்சுக்குள்ளயு வெளியையு ஆளுங்க நின்னுட்ருக்காங்க.

இதுல வீடு கட்றதுக்காக லேண்ட மார்க் பண்ணி வெச்சிருக்காங்க.

இதுல வெளிச்சத்துக்காக மூணு டியூப் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு.

வீட்டுக்கு பின்னாடி பெரிய மலைகள் இருக்கு.

இதுல வந்து ஒரு அழகான மலப்பிரதேசத்த பாக்கலா.

இதுல ஒரு ஸ்கூல் கிரவுண்ட பாக்கலா.

இங்க ஒரு குட்டி மண்ணு நெலத்துல டீ நாத்து எல்லா வெச்சிருக்காங்க.

இது வந்து ஒரு ஓடு வீடு.

மரத்துக்கு முன்னாடி கம்பிகளால வேலி கட்டிருக்காங்க.

இதுல பெரிய ரோடு ஒன்னு தெரியிது.

காம்ப்ளக்ஸ்க்கு முன்னாடி ரெண்டு கார் நிறுத்தி வெச்சிருக்காங்க.

கிளைமேட் கொஞ்ச மேகமூட்டமா மழை வரமாதிரி இருக்கு.

அதுல நெறைய காஸ்மெட்டிக்ஸ்ஸ ரேக்ல அடிக்கி வெச்சுருக்காங்க.

இங்க காத்து வர்றதுக்காக நறைய ஃபேன்களு ஃபிக்ஸ் பண்ணிருகாங்க.